இதை பார்ப்பதற்கு ஆறு போல் உள்ளது.

ஆற்றின் சை சைடு பகுதியில் செடி கொடிகள் நெறைய வளர்த்து வைக்கப்பட்டுள்ளது.

ஆங்காங்கே மரங்களும் சிறிது நட பட்டுள்ளது.

இங்க இந்த ஃபோட்டோக்கு பிரண்ட்ல ஒரு ஆம்னி ப வேன் ஒன்னு நிக்குது.

சர்ச்சின் முன் பகுதியில் ஒரு பெண் நின்று நின்று ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறாள்.

வீட்டு சைடுல ஒரு கடைக்கு ஷட்டர் பாதி ஓபன்லயும் பாதி மூடிவு நெரயவம் இருக்கு.

தரெ இன்டர்லாக் வந்துட்டு செவப்பு க்ரெய் கலர்லயு போடபட்டிற்கு.

அடியல்ல மேட் வந்து விறிக்க பட்டு அதன் மேல சில பேர் யோகா செய்து கொண்டிருக்கிறார்கள்.

இந்த பெயிண்ட் கடை நிப்பான் பெயிண்ட் ஆக இருக்கிறது.

இடமாக பேக்ல செடி கொடிகள் அதிகமாக இருக்கிறது.

தொப்பி வாப்பா பிரியாணி கடையோட போட்ற ப்றவ்வ இருக்கு மேல ஹோட்டல் கங்கா இருக்கிறது.